அவர்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைக்க போலிசார் தயாராகி வந்தனர் பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகளால் நடத்தப்பட்~ படும் அமைப்பு விளக்குக செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அன்று நாடு முழுவதும் புல~ புரட்சியாளர்கள் ஒன்று கூடி அவர்களின் அமைப்பு பெயர் மாற்றப்பட்டது இப்போது இந்த அமைப்பின் பெயர் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு ராணுவம் என மாற்றப்பட்டுள்ளது இந்தக் கட்சியின் அலுவலகம் ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டது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 இந்த காயங்களை அவரால் தாங்க முடியவில்லை லாலாஜியின் மரணத்தால் நாட்டின் கர்ப்பிணி பெண்களின் ரத்தம் சிந்தப்பட்டது லாலாஜியின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக

லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழி வாங்கியது யார்? பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளயிரத்தி இருவத்தி எட்டு அன்று மாலை நான்கு மணி அளவில் பகத்சிங் ராஜ்குரு துக்தேவ் மற்றும் சந்திரசேகர் அசாத் ஆகியோர் லாலாவின் மரணத்திற்கு சாண்டர்ஸை தூக்கிலிட்டு பழி வாங்கினார்கள் காவல்துறையை ஏமாற்றியதன் மூலம் நால்வரும் கடுமையாக தண்டிக்கபடுகிறார்கள் லாகூரிலிருந்து காவலர்களும் வெடிகுண்டு வீசியது யார்? சட்டசபை அரங்கை தகர்க்க முடிவு செய்தார் இந்த பணிக்கு பகத் சிங் மற்றும் பதுகேஷ்வர் தத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பதுகேஷ்வர் தத் மாறுவேடத்தில் சட்டசபை அரங்கிற்குள் நுழைந்தார் அந்த நேரத்தில் பாதுகாப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட இருந்தபோது வெடிகுண்டு வீசப்பட்டது குண்டுவெடிப்பு நடந்தவுடன் சட்டசபை வளாகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது சிறிது அமைதிக்கு பிறகு மக்கள் அந்த இரண்டையும் பார்த்தனர் இளைஞர்கள் சிவப்புத் துண்டு பிரசுரங்களை வினியோகித்து கோஷம் எழுப்பி வருகின்றனர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர்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 கட்டித்தழுவி பாரத் மாதா ஜெய் ஜெய் என்று கோஷமிட்டனர் வாகனம் ஓட்டும் போது வீர மரணம் அடைந்தனர்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 சைமன் கமிஷனை எதிர்த்த போது லாலா லஜபதி ராய் தடியடியால் தாக்கப்பட்டார் லாலாஜிக்கு பல காயங்கள் ஏற்பட்டன இந்த காயங்கள் அவரால் தாங்க முடியவில்லை லாலாஜியின் மரணத்தால் நாட்டின் கர்ப்பிணி பெண்களின் ரத்தம் சிந்தப்பட்டது லாலாஜியின் மரணத்திற்கு பழி வாங்குவதாக சபதம் செய்தார் லாலா லஜபதி ராயின்

மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோர் லாலாவின் மரணத்திற்கு சாண்டர்ஸை தூக்கிலிட்டு பழி வாங்கினார்கள் காவல்துறையை ஏமாற்றியதன் மூலம் நால்வரும் கடுமையாக தண்டிக்கபடுகிறார்கள் லாகூரிலிருந்து காவலர்களும் வெளியே வந்தனர் சட்டசபையில் வெடி குண்டு வீசியது யார்? சட்டசபை அரங்கை தகர்க்க முடிவு செய்தார் இந்த பணிக்கு பகத் சிங் மற்றும் பதுகேஷ்வர் தத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பதுகேஷ்வர் தத் மாறுவேடத்தில் சட்டசபை அரங்கிற்குள் நுழைந்தார் இந்த நேரத்தில் பாதுகாப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட இருந்தபோது வெடிகுண்டு வீசப்பட்டது குண்டுவெடிப்பு நடந்தவுடன் சட்டசபை வளாகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது சிறிது அமைதிக்குப் பிறகு மக்கள் இந்த இரண்டையும் பார்த்தனர்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

வாகனம் ஓட்டும் போது வீர மரணம் அடைந்தனர்

நல்லாருக்கன்டி நீ எப்படி இருக்க ஏடி நம்ம நம்ம friend Shanthini இருக்காளா அவளுக்கு marriage தெரியுமா உனக்கு அதா உனக்கு invite பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு டக்கு உன் number இப்ப அவகிட்ட இல்லையாம் டி ஆமா இப்ப குடுத்துருக்கன் குடுத்துருக்கன் அப்ப அவ ஏன்ட invite பன்னலாலா அப்ப நா card வந்து வீட்டுக்கு வந்து தருவன் தர வருவன் டி இப்ப உங்கிட்ட ஒருதரவ inform பண்ணிட்டு அவ gayathri குல number ஐயும் உங்கிட்ட வாங்கிடலாம்னு சொல்ட்டுதா உனக்கு call பண்ணணு எனக்கு அன்னைக்கு call பண்ணிருந்த அப்பத்தா நா அந்தாள சேரி அவ ஏடி அவளுக்கு number க்கு அப்ப நீ இவளோ நாள் எங்க போயிருந்தனு கேட்டன் அப்ப சொன்ன இல்லை டி நா நா வெளி ஊர்ல work பன்னிட்டு இருந்தனா எனக்கு number லாம் delete ஆயிட்டு அதுக்கு சொல்லிடு இருதான் marriage நாலா தான் சரி எல்லாரையும் கூப்பிடணுமே number நம்ம friends எல்லார்தும் number உம் முதல நம்ம collect பண்ணி வச்சிப்போம்னு அப்படி சொல்ட்டுதா எனக்கு ஏண்ட இருக்கும்ன்னு அவளுக்கு தெரியும்ல உன் number லாம் அதனால அந்தாள call பண்ணி என்கிட்ட கேட்டா நானும் கொடுத்தன் அந்தா இனி வருவானாம் டி உங்க வீட்டுக்கு வருவன் சொன்னான் டி என்னைகுணா ஞாயிற்றுக்கிழமை தானே நீ வீட்ல இருப்ப நீ இப்ப எங்க போயிடு இருக்க வீட்லதா இருக்கியா இல்லை work பண்ணிட்டு இருக்கியா அதா அவ வீட்ல இருக்கா அவ எப்பவும் வீட்லதா இருபாலான்னு கேட்ட நா சொன்ன தெரில டி டக்குனு அதான் நீ வேளைக்கு போறியான்னு இப்போ உன்கிட்ட கேட்டேன் ல அதான் வேளைக்கு போலன்னு சொன்னதுனால அவ இப்போ வீட்ல தான் இருப்பான்னு சொன்னான் நான் என் என்னிக்கு வருவானு தெரியலை எப்பிடியும் ஞாயிறுக்கிழமை தான் வருவாடி ஏன்னா நீ ஞாயிறுக்கிழமை வீட்டுல இருப்ப பத்திய church க்கு போயிட்டு ஆஹ் வாரேன்னு சொல்லிருக்க marriage வந்து அடுத்த மாசம் அடுத்த மாசம் ஆமா அதான் நம்பலலாம் நான் எல்லாரும் கண்டிப்பா வரணும்ன்னு சொல்லிட்டு இருக்கா ஏன்டி எனக்கு அந்த மாதிரி லாம் ஏன்டி நீ நம்ம கூட வந்து aarthi அவ இவ இவ வந்து நம்ம Chandni ல aarthi வருவா அப்புறம் நீ வருவியா அப்புறம் நான் வருவேன் ஆமாஅப்புறம் வேற யாரு வருவா ஆஹ் வேற தெரியல டி ஆஹ் அவ வருவான்னு நினைக்குறான் தெரியல அந்த பிள்ளைங்கெல்லாம் வருதான்னு தெரியல நீ தான் டி கேக்கணும் உன் number வருவாங்க நினைக்குறேன் group லயும் invite பண்ணிருக்கா நீ group ல இல்ல அதான் அவளுக்கு வந்து சரி நான் சொன்னேன் நான் சொல்லிக்குறேன் டி அவகிட்ட அப்பிடின்னு நான் சொல்லிட்டு நீயும் பொய் ஒருநாள் அவகிட்ட invite பண்ணிட்டு வந்துடுன்னு சொன்னேன் வருவேன்னு சொன்னா ஆஹ் போறேண்டி சொன்னா ஞாயிற்று கிழமை card கொண்டுட்டு போகணும்ன்னு சொன்னா அதான் நீ ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்பொவேணா நானும் வேணா அவகூட வாறன் ஏன்னா அவளுக்கு அந்த வீடு உங்க வீடு தெரியாது நானா ஆமா ஆமா எனக்கு தெரியும் டி எனக்கு தெரியும் நான் ஒரு தடவ வந்துருக்கண் school படிக்கும்போது அதனால எனக்கு தெரியும் அதனால அவளை கூட்டிட்டு வருவேன் நான் தான் வருவேன் சரியா ஆஹ் சரிசரி ஆஹ் ஏன்டி அப்போ நம்ம அவ வந்து இங்க marriage இல்லையாம் டி அவளுக்கு வேற ஊருல வெச்சேன்னு சொன்னா அது எந்த ஊரு Coimbatore ன்னு சொன்னா டி

அதனால அவங்க ஊருக்கு பொய் தான் டி அங்க வெச்சு தான் டி marriage இருக்கும் அப்பிடின்னு சொன்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் சொன்னா டி அதான் நம்ம வீட்டுல கேக்கணும் ல டி ஆமா அதான் நம்ம எப்பிடி டி அதுவும் Coimbatore க்கு போகணும்ன்னா நம்ம train ல தான டி போறோம்

இப்போ என்னனா இப்போ நம்ம வந்து என்ன gift வாங்கலாம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஆமா அப்பிடி செய்வோமா எனக்கு தெரியல டி எனக்கு gift பத்தின idea லாம் எனக்கு கிடையாது நீ தான் அழகா பண்ணுவ வீட்லயே இருந்து நீ அதான் உனக்கு தான் அந்த idea தெரியும் நீ சொல்லு என்ன மாதிரி லாம் marriage க்கு எந்த மாதிரி ல அந்த இந்த மாதிரி gift கொடுப்பாங்க

என்னது photo frame ஹம் ஓஹ் சரி சரி அதுவந்து rate வந்து எப்பிடி start ஆகும் same ணா ஓஹ் சரி சரி three hundred four hundred அவளோதான் ஆகுமா அத விட கூட கூடுதலா போடுவோம் டி வேற ஏதாவது gift நல்ல gift வாங்குவோம் ஆஹ் சரி நம்ம ஏன்னா இல்ல நம்ம வந்து நல்ல நல்ல gift வாங்கணும் ன்னு வெச்சிருக்கன் அது frame நாளும் ஒரு நல்ல பார்த்த ஒடனே அப்பிடியே neat அழகா இருக்கனும் rate கம்மியானது தான் வாங்கணும் அப்பிடி கிடையாது நல்லா பார்த்த ஒடனே நமக்கு எது புடிச்சிருக்கோ அது rate எவ்ளோவா இருந்தாலும் நம்ம ஒரு அதுக்குன்னு ஆயிரம் ரூபாய்க்கு மேல வேணாம் ஆயிரம் ரூபாய்க்குள்ள எவளோ ருபாய் நாளும் okay தான் அப்பிடி ஹம் அந்த மாதிரி ஆஹ் சரி ஏன்னா நம்ம travel க்கு amount பாக்கணும் அப்புறம் dress லாம் எடுக்கணும் நம்ம marriage க்கு போகணும்ன்னா சும்மாவாடி போக முடியும் அங்க பொய் நின்னுகிட்டு இரண்டு நாள் எப்பிடியும் நிப்போம் marriage அன்னைக்கு நிப்போமா அதுக்கு அடுத்த நாள் தான் கிளம்பி வருவோம்

ஏன்டி நம்ம இரண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி dress போடுவோம் டி அது நல்லா இருக்கும் friends ன்னு தெரியும் அப்பிடியே neat பாக்கும்போது அன்னியாரா அது யாருடி ஓஹ் அப்பிடி சொல்றியோ சரி நான் நெனச்சேன் அவ நம்ம வந்து எப்பிடின்னா பாப்போம் பிள்ளைங்க எல்லாம் எவளோ வருதுன்னு தெரியல ல அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன idea போட்டிருக்கு தெரியல dress எல்லாம் வந்து ஒரே மாதிரி போடலாம் ன்னு இருகக்கா என்னன்னு தெரியல நம்ம அதான் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இரண்டு எடுத்து வெச்சுடுவோம் நம்ம ஒரு marriage காண dress ஏன்னா stritch பண்ணனும் பார்த்தியா அது வந்து எப்பிடின்னு தெரியல blouse எல்லாம் ஏதாவது போடணுமா இது பண்ணனுமா தெரியல அதாவது எடுத்து வெச்சுட்டோம்ன்னா கொஞ்சம் neat இருக்கும் அந்த time ல ஆஹ் என்ன dress ன்னா saree மாதிரி போடுவோமா டி fancy saree ஒரு நாள் ஒரு நாள் frock model அந்த மாதிரி போட்டுப்போமா frock சரி அந்த மாதிரி ஏதாவது போடலாம் சரியா ஹம் வேற என்ன plan டி போடணும் நம்ம ஏதாவது marriage க்கு ஆமா அது வந்து நம்ம train ல தான் போவோம் night dress லாம் போட வாய்ப்பு இருக்குமா அங்க பொய் நிக்குறதுக்கு போடணும் அதான ஆமா அது மட்டும் ஒரு நாளைக்கு ஆமா அதெல்லாம் இருக்கு நம்ம வீட்லயே இருக்கு அதனால பிரச்னை இல்ல உனக்கு இருக்கா அப்புறம் நம்ம ஒரு நாள் பொய் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் சரியா வாங்கிட்டு தான் போகணும் ன்னு ஆச்சு இருக்கோம் கொண்டுட்டுன்ன train ல போகும்போது மட்டும் தான் டி நம்ம சாப்பாடு வேணுமுன்னா நம்ம கொண்டுட்டு போகணும் இல்லைன்னா ரொம்ப travel இல்லைன்னா நம்ம கொண்டுட்டு போக வேணாம் ஒரு நாள் லாம் ஆகாது டி வாய்ப்பே இல்ல ஒரு அஞ்சி நாலு மணிக்குள்ள அஞ்சு மணிக்குள்ள தான் ஆகும்

அட லூசு நமக்கு Kanyakumari ல இருந்து Coimbatore கிட்ட chennai தூரம் ஆமா coimbatore கிட்ட தான் டி இருக்கு நம்மளுக்கு கிட்ட தான் இருக்கு பிரச்னை இல்ல போயிடலாம் அதனால ரொம்ப time ஆகாது ஒரு அஞ்சு மணிக்கு நாளுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள தான் ஆகும் நினைக்குறன் ஆஹ் சரி சரி அதா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் போற அன்னைக்கு பார்த்துக்கலாம் நீ வீட்டுல கேட்டியா வீட்டுல இப்போ சொல்லி வை அம்மா அவ இப்புடி வருவா marriage க்கு சொல்ல வருவா நீ எப்பிடி அம்மா விடுவீங்களா அப்பிடி எல்லாம் கேட்டு வெச்சுக்கோ எங்க டி வேற அந்த பிள்ளைங்க கிட்ட இனி தான் டி நான் கேக்கணும் அதுங்களும் இந்த time ல வேற college அவ வந்து college வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் டி எல்லா பிள்ளைகளும் ஏன்டி இப்போ எல்லா பிள்ளைகளும் work எங்க எங்க பார்த்துட்டு இருக்காங்க தெரியாது எனக்கு இனி call பண்ணி கேட்டா தான் தெரியும் அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு அந்த பிள்ளைங்க வருதா இல்லையான்னு எங்கு தெரியும் Chandni அவ marriage நாலா பிரச்னை இல்ல வேற aarthi வந்து அவ வந்து எங்க Bangalore ல எங்கயோ work பண்றேன் சொல்லிட்டு இருந்தா இப்போ எங்க இருக்கான்னு தெரியல அப்புறம் நீ சொன்ன ல அவ லாம் என்ன பண்ணுற எனக்கு தெரியல உனக்கு தெரியுமா ஏதாவது அப்பிடியா எல்லாரையும் கூப்புடுவேனன்னு சொன்னா டி group ளையும் invite பண்ணிட்டா எல்லாரையும் ஒரு தடவ பண்ணமாட்டாங்க மத்தபடி வீட்டுல வந்து தனி தனி தனியா ஹம் அதான் அவ சொன்னா நான் எல்லாருக்கும் தனி தனியா சொல்லி சொல்லி சொல்லணும் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு தான் ஒவொருத்தவங்களுக்கா பண்ணுவா டி அது எப்பிடியும்ஸ் சொல்லுறேன் சொல்லிட்டா ஆனா யாரு யாரு வருவங்கன்னு லாம் தெரியாது ஹம் அப்புறம் ஆமா இந்த முடிஞ்சி தான் நம்ம வேற ஏதாவது plan போடலாமா டி marriage போய்ட்டு அதும் Coimbatore கிட்ட லாம் நமக்கு இது இருக்கு டி Kodaikanal அங்க லாம் போவோமா

நான் work பண்ண எடத்துல இன்னும் salary தரல டி மக்கா salary தந்தா தான் நான் அதா வாங்கிட்டு தான் வர முடியும் உனக்கு எப்படி நீ வீட்டுல இர்ருக்குறதுன்னால வீட்டுல தான் கேக்கணும் வீட்டுல தரவும் மாட்டாங்க அதன் நம்ம வேளைக்கு போனா கூட நம்ம பைசா வந்து நம்ம கைல இருக்கும் நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம்

அ hello mam நான் வந்து ரம்யா பேசுறேன் mam, mam இது swiggy தான mam?

mam நான் வந்து கன்னியாகுமரில நாகர்கோவில் இருக்குல mam அதுல கோட்டாறுங்குற ஊருல இருந்து பேசுறேன் mam. அ mam உங் அதுக்கு முன்னாடி நா order பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எனென்ன புதுப்புது item ங்கள் இப்ப அது dishes லாம்இருக்கு னு கொஞ்சம்சொல்றீங்களா mam?

அ veg லயும் சொல்லுங்க non veg லயும் சொல்லுங்க mam.

Chicken பிரியாணி இருக்கு, தம் பிரியாணி இருக்கு, சாதா பிரியாணி இருக்கு veg இருக்கு okay mam அப்புறமா வந்து கொத்துபொரோட்டால இருக்கு mam முட்ட கொத்து பொரோட்டா.

அ ஹம்

இல்ல mam நா இது வரைக்கும் சாப்டதே இல்ல mam.

mam veg ல வந்து வேற item கள்னா எப்படி mam veg னா இந்தா இது வந்து veg னா கல்யாண வீட்டுல உள்ள சாப்பாடு மாதிரி எல்லாமே இருக்கும்னு வைங்கலேன், வேற ஏதாது இந்தா fruit salad veg, பிட்சா அந்த மாறி veg பிட்சா.

ஓ சரி mam ஆ okay mam அ okay mam. அ okay mam okay mam அப்போ நா வந்து இதுல வந்து order வந்து நீங்க எடுக்குறீங்களா நான் சொல்லட்டா.

ஆம mam

mam வந்து இது எடுத்துகோங்க mam மட்டன் பிரியாணி எடுத்துகோங்க மட்டன் பிரியாணில ஒரு பார்சல் போதும் mam ஒரு ஒரு பார்சல் போதும். அப்புறம் roast இந்த roasted இல்லமா இப்போ order எடுத்துகோங்க அப்புறம் rate சொல்லுங்க okay வா அப்புறம் வந்து mushroom fry எடுத்துகோங்க. அப்புறம் ghee rice எடுத்துக்கோங்க ghee rice mam அடுத்து roasted popcorn எடுத்துகோங்க.

இது வேண்டா mam தோச சாப்பாடு லாம் வெறும் ரெண்டு இது தாங்க அப்புறம் ghee rice ல வந்து ரெண்டு பார்சல் கொடுங்க அப்புறம் mushroom fry ல வந்து ஒன்னு போதும் ஒரு பார்சல் போதும். Chicken lollipop ல ஒரு அஞ்சு எண்ணம் போடுங்க, அப்புறம் chicken sixty five ல வந்து ஒரு ஒரு பார்சல் போதும் veg burger ல வந்து ஒரு,

அ இவ்ளோதான் mam இவ்ளோ போதும் mam எடுத்துகீடீன்களா அ.